பெட் கவர் வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ கலர்ல இருக்கு.

அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒருத்தர் நடந்துட்டுருக்--

எல்லோ கலர்ரு போர்டுல மாம்பலம்னு எழுதி இருக்கு.

நறைய சேர்ஸ் அண்ட் டேபுள்ஸ் இந்த ஐஸ்கிரீம் பார்லர்ல போட்டுருக்காங்க.

பீப்பலோட ஃபேஸ்சஸ்லா ப்ளர் பண்ணி இருக்கு.

அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கொஞ்ச ரயில்வே ட்ராக்ஸ் இருக்கு.

ஃப்ளைஒவருக்கு மேல கொஞ்சோ கேபிள் வயர்ஸ் போகுது.

இந்த பார்க்ல நறைய பிளான்ட்ஸும் கிராசஸும் தெரியுது.

எல்லோவ் கலர்ல ஷட்டர் இந்த ஸ்டோருக்கு போட்டுருக்காங்க.

வால்ல நறையா க்ளவுட்ஸ் டிரா பண்ணிருக்காங்க.

அவர் ஒயிட் கலர்ல ஷர்ட் போட்டு இருக்காரு.

ஒரு சேர் ஒன்னு இந்த ரூம்குள்ள இருக்கு.

இந்த சைட்டோட ரூஃப்ல நெறையா பீப்பிள் நின்னுட்டு இருக்காங்க.

ஆரஞ்ச் கலர்ல ஒருத்தர் டீ_சர்ட் போட்டு இருக்காரு.

கரையில நறையா பீப்பிள் நின்னுட்டு இருக்காங்க.

கொஞ்ச பீப்பிள் ஓட ஃபேஸஸ் பிளர் பண்ணிருக்கு.

இந்த ரூம்ல கொஞ்சோ விண்டோஸ் தெரியுது.

இந்த பிச்சர்ல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்னு வால்ல மாட்டி இருக்கறது தெரியிது.

ரெட் கலர்ல ஒரு சேர் ஒன்னு இருக்கு.

இந்த பாண்டுல கொஞ்சோ வாட்டர் இருக்கு. ‌

சோஃபாஸ்க்கு பின்னாடி கொஞ்சோ சேர்ஸ் போட்டுருக்--

அ பிளாஸ்டிக் கவர் குள்ள நெறையா ஸ்ட்ரிம்ஸ் போட்டு வச்சுருக்காங்க.

அ ஸ்ரிம்ஸ்ஸோட கலர் கிரேயிஷ் பிங்க் கலர்ல இருக்கு.

இந்த பக்கெட் கிரீன் கலர்ல இருக்கு.

இந்த பில்டிங்ல கிரீன் கலர்ல பெயிண்ட் பண்ணி இருக்காங்க.

அதுல கொஞ்சொ ஃபிளவர்ஸ் ஸ்டிக் பண்ணி இருக்காங்க.

ஒருத்தரோட கை அந்த ஹேண்டில் மேல இருக்கு.

அந்த கைல ரெட் கலர்ல ஒரு ரோப் ஒன்னு கட்டி இருக்காங்க.

இந்த ஷாப்போட வால் பிளாக் கலர்ல இருக்கு.

இந்த ரூம்ல நெறையா மேட்ஸ் ஃப்ளோர்ல போட்டிருக்கா.

அவுங்களோட சோல்டர்ல ஹேண்ட் பேக் ஒன்னு போட்ருக்காங்க.

இந்த பிச்சர்ல ஒரு பார்பர் ஷாப்ப காம்ச்சிரு--

அந்த பார்பர் ஷாப்பு குள்ள ஒருத்தர் நின்னுட் இருக்காரு.

இந்த புல் தரையில நெறைய புல் இருக்கு.

கொஞ்ச பீப்பிள் இந்த சேர்ல உக்காந்திட்டுருக்காங்க.

ஹால்ல எ_சி ஒன்னு மாட்டி இருகாங்க.

இந்த கோவில்க்கு வெளியே நெறைய பீப்பிள் நின்னுட்ருக்காங்க.